போஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி வந்து குடுத்துருக்காங்க.

ஒரு மல மேல ஒரு வீடு மட்டு இருக்கற மாறியான அமைப்பு வந்து குடுத்துருக்காங்க.

தூரத்துல வந்து பாத்தீங்கனா சின்ன சின்ன மரம்லா வந்து நமக்கு தெரியிது.

இந்த கடையில் வந்து பாத்தீங்கன்னா நகை எல்லா வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இதுல வந்து வச்சிருக்காங்க.

இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்னா ஒரு ரெஸ்டாரண்டுகுள்ள எடுக்கப்பட்ட இமேஜ் .

இது வந்து பாத்தீங்கன்னா நெறைய டேபிள் வந்து குடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உக்காந்து சாப்டுட்ருக்காரு.

இயேசு சாமி சிம்பிள் மாரி வந்து செவப்பு கலர்ல வந்து வச்சுருக்காங்க.

நெறைய பேர் வந்து பாத்திங்கன்னா புக் வந்து வாங்க வந்துருக்காங்க.

ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இமேஜ்ல வந்து நின்னுட்டுருகாங்க.

பல்புலா வந்து பாத்தீங்ன்னா இந்த இமேஜ்ல வந்து நமக்கு எரியுது.

ஒரு சின்னதா வந்து ஒரு கோயில் கோபுரம் மாறி குடுத்துருகாங்க.

ஒருத்தர் வந்து பாத்தீங்கனா செடிக்குலாம் வந்து தண்ணி ஊத்திட்ருகாங்க.

இங்க வந்து பாத்தீங்னா தலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி வந்து கட்டிருக்காங்க.

இந்த இமேஜ்ல வந்து பாத்திங்கன்னா இது ஒரு கட தெரு மரியான அமைப்பு வந்து குடுத்துருக்காங்க.

அது பக்கத்துல வந்து பாத்திங்கன்னா பெரிய பெரிய மரமா வந்து தெரியிது.

இந்த எறலா வந்து பாத்திங்கனா வெள்ள கலர்ல வந்து இருக்கு.

இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டி கட மாரியான அமைப்பு வந்து குடுத்துருக்காங்க.

இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கனா மூனு பேரு வந்து இருக்கறாங் --

இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மல மேல எடுக்கப்பட்ட இமேஜ் .

இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடை மாறியான அமைப்பு வந்து போட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா --

இது ஒரு ஐடியா சிம்னு வந்து செவுத்துல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க.

இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதொரு வீட்டுக்குள்ள எடுக்கப்பட்ட இமேஜ் .

சைடுல கிற செவுத்துல வந்து பாத்தீங்ன்னா டீயோட இமேஜ் போட்டோ மாரி வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டி வெச்சுருக்காங்க.

இந்த பார்க்ல வந்து பாத்தீங்னா ஊஞ்சல் தூரி சர்க்கஸ் தூரியெல்லா வந்து குடுத்துருக்காங்க.

பெரிய வீடு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு சைடுல இருந்து பாத்தீங்கன்னா சின்ன வீடு எல்லாமே நமக்கு தெரியுது.

இந்த இமேஜ்ல வந்து பாத்திங்கன்னா இது ஒரு பூவுலா வந்து பாத்திங்கனா நெறையா வந்து மாலையா வந்து கோத்து கட்டி வெச்சிருக்காங்க.

இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்ன்னா ஒரு வீடு வந்து நமக்கு தெரியுது.

பின்னாடி இருக்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு மிஷின வந்து சரி பண்ணிட்ருக்காங்க.

ரெண்டு கோயில் கோபுரம் மாதிரி அமைப்பு வந்து குடுத்திருக்காங்க.

இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ட செட்டுக்குள்ள வந்து வெச்சிருக்காங்க.